okay ma'am okay அப்போ வந்து ஆஹ் அங்கயும் அதேமாரி தான் ரொம்ப இப்போ days கணக்குல தள்ளிவர சொல்லுவாங்க இல்ல கொஞ்சம் சீக்கிரமே பாக்குற மாரி இருக்குமா mam? ma'am இல்ல இது வந்து இந்த hospital திருநெல்வேலி hospital ல மட்டும் தான் doctor two days வர late ஆகும். மத்த எல்லா branch லையுமே சீக்கிரம் வந்துருவாங்க இது வந்து doctor வந்து emergency case னால வெளியூர் போயிருக்காங்க அந்த hospital மத்த. எல்லா branch லையுமே doctor இருப்பாங்க நீங்க போன உடனே பாதர்லாம் அவங்கள. Okay ma'am அப்போ ஆஹ் நான் urgent னு தான் சொல்லி தான் அங்க வந்தன் இப்போ வந்து இங்க ரொம்ப delay ஆயிடுச்சுனா ரொம்ப ரொம்ப கஷ்டம் ma'am பாக்கணும் எங்களுக்கு.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 எல்லாமே hospital லையே பண்ணி தருவாங்க scan நீங்க பண்ணனுமா mouth ல scan நீங்க பண்ணனும்னா கூட அங்கயே எல்லாமே உண்டு ma'am நீங்க இதுக்காண்டி வேற எந்த hospital லும் போகறது வேண்டியது இல்ல.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 அப்படிலாம் இருக்குற time ல ஆஹ் வந்து details லாம் அவங்களே detail ஆ சொல்லிருவாங்கல ma'am? ஆமா ma'am நீங்க வந்து hospital ல doctor அ பாக்கும் போது உங்களோட mouth அ பாத்துட்டு எந்த மாதிரி complaint இருக்கு எல்லாம் பாத்து check பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க எல்லா treatment மே பண்ணுவாங்க ma'am இப்போ உங்களுக்கு வந்து daily daily ம் கூட வர சொல்லலாம். so நீங்க வந்து உங்க mouth அ பாத்துட்டு அதுக்கு ஏத்தமாதிரி.

Okay ma'am okay இப்போ திருநெல்வேலில உள்ள center Ma'am உங்களுக்கு வந்து உங்களுக்கு பல்லுல வந்து pain எதாவது. pain அதுல்லாம் trip போற time லையே hospital போயிருந்தோம் இப்போ வந்துட்டு இன்னொரு doubt என்னனா இப்போ திருநெல்வேலி hospital ரொம்ப ரொம்ப பெருசா இருந்துச்சு அங்கயே எல்லா medicines ம் எங்களுக்கு கேடசுச்சு இப்போ வந்து கோட்டார்.

Ma'am எல்லா branch மே எல்லா hospital மே எப்படினா ஆஹ் பெருசு தான் ma'am எல்லா facilities ம் அங்க உண்டு எல்லா hospital லுமே எல்லா facilities ம் medicine னு treatment பண்றது எல்லாமே அங்கயே perfect ஆ வந்துரும் ma'am அப்பறம் வந்து நீங்க medicine வாங்கனுனா கூட வெளிய போக வேண்டிய. தேவ இல்ல scanning room கூட எல்லாமே அங்க உண்டு ma'am நீங்க எதுக்குமே hospital விட்டு வெளிய போய் treatment பண்ணனும் அப்படிலாம் எதுமே தேவ கிடையாது. எல்லாமே பாத்து clear ஆ தான் பண்ணுவாங்க okay வா. ma'am okay வேற ஏதாவது details னா உங்களுக்கு இந்த number க்கு contact பண்றன் ma'am ஆஹ் okay ma'am வேற details எது வேணாலும் நீங்க இந்த number க்கு contact பண்லாம் whatsapp ல கூட நீங்க message பண்லாம் நாங்க return வந்து உங்களுக்கு என்ன என்னென்ன உங்களுக்கு தேவையோ நாங்க return clear ஆ text message பண்ணி விடுவோம் okay வா ma'am? இப்படியே வந்து ஒரு இதே number க்கு உங்களோட அதாவது நீங்க உங்க என்னென்ன மாதிரி treatments லாம் பாப்பீங்க அதாவது எந்தெந்த procedure லான் clip பு பல்லு மாட்றீங்க அந்த மாதிரி லான் இருக்குல. அந்தமாதிரி வேற வேற ஏதாவது இருந்துச்சுனா கூட ஆஹ் நீங்க வந்து சொல்லுங்க ma'am ஏன்னா பல்லுல வந்து இந்த ரெண்டு problem மும் இல்ல நான் என்னுடைய அண்ணனுக்கேலாம் பல்லே ரொம்பவே problem ஏன்னா அந்த சொத்த பல்லு.

ma'am இங்க treatment வந்து உங்களுடைய mouth ல எல்லா எந்தெந்த parts என்னென்ன என்ன problems எல்லாமே பாப்பாங்க பல் clip மாட்றது அப்பறம் பல்ல pain இருந்தா அது சரி பண்ணிருவாங்க அப்பறம் உங்களுக்கு பல் வந்து எடுக்கணும்னா பயங்கர வலியா இருக்கு. பல்ல வந்து எடுக்கணும் அப்டினாலும் கூட இங்க எடுக்கலாம் okay வா ma'am?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

ஆஹ் okay

அஹ் எப்படி இருக்க ப்ரியங்கா நல்லா இருக்கியா உம் நல்லா இருக்கேன் நீ நீ எப்படி இருக்கே அஹ் நான் நல்லா இருக்கேன்டா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

ஆமா work போறதுனால rest இல்ல அதனாலதான் அப்படியா சரி okay okay வீட்ல எப்படி இருக்காங்க எல்லாம் நல்லாருக்காங்களா எல்லாரும் நல்லாருக்காங்க அங்கடா ஆஹ் நல்லாருக்காங்கடா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

உம் சாப்பிட்டாச்சு சரி okay okay அஹ் இது இல்ல அஹ் எங்க வீட்ல tour போலாம்னு ஒரு plan ல இருக்காங்க. அதான் பாண்டிச்சேரி போலான்ற மாதிரி சொல்லிக்கிட்டாங்க

அதான் என்ன இடம் எது tourist place என்னென்ன இருக்கு அதான் கொஞ்சம் detailed ஆ சொல்ல முடியுமா அதுக்குத்தான் நான் அடிச்சேன். அப்படியா சரி சரி சரி சரி பாண்டிச்சேரின்னா உங்களுக்கு எப்படி stay பண்ற மாதிரியா இல்லை எப்படி அஹ் போயிட்டு வர மாதிரியா stay பண்ற மாதிரி தான் ஒரு இரண்டு நாள் அந்த மாதிரி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 அதனால family ல இருந்து வந்திருந்தாங்க so அப்படியே அங்கேயே வந்து room எடுத்து நான் தங்கி இருந்தேன்ல அதனால அங்கேயே அங்கேயே அவங்களே வந்து ஒரு ரெண்டு நாள் தங்க வெச்சுட்டு அப்டியே எல்லா area வும் சுத்தி காமிச்சுட்டு அப்டி வந்தோம் நாங்க சரி okay எனக்கு கொஞ்சம் அந்த details சொல்லேன் கொஞ்சம் விவரமா clear ஆ உம் ஒரு இங்க இருந்து ஒரு bus மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு easy ஆ இருக்கும் ஓ அப்டியா சரி

அப்டினா இன்னும் நல்லா இருக்கும்

அஹ் train னா வந்து நீங்க அஹ் train க்கு போனீங்க அப்படின்னா railway station ல இறங்கிட்டு அங்க railway station பக்கத்திலேயே வந்து அஹ் பெரியார் மண்டபம் அப்டினு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு

அங்க வந்து போனீங்க அப்டினா உள்ள அஹ் நல்லா இருக்கும் சின்ன ஒரு park அஹ் அதுல வந்து நி~ சும்~ கொஞ்சம் வந்து பாத்தா kids லாம் நிறைய பிள்ளைங்க இருக்கும்ல வீட்ல அதுங்களை வந்து கொஞ்ச நேரம் விளையாட வெச்சுட்டு அங்க கொஞ்ச நேரம் இருக்கலாம் நீங்க

கொஞ்சம் relax ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்க இருந்து நீங்க beach போனீங்க அப்படின்னா அங்க hotels, rooms வந்து ரொம்ப வந்து கம்மி rate க்கு எல்லாம் available ஆ இருக்கும்டா சும்மா one day வந்து பாத்தீங்கன்னா thousand two thousand அது மாதிரிக்கே வந்து rooms வந்து கிடைக்கும் பாண்டிச்சேரில family ஆ stay பண்றதுக்கு நல்லா இருக்கும் rooms புரியலை ஒரு beach தான் இருக்கா இப்ப சென்னைன்னு எடுத்தா பெசன்ட் நகர், மெரினா பீச் அந்த மாதிரி சொல்லுவோம்ல அஹ் அங்க பாண்டிச்சேரியில வந்து அப்படிலாம் இல்லை beach area அப்படின்னா அஹ் ஒண்ணுதான் இருக்கு சரியா ஆனா அதுக்குள்ளேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா, sunday எல்லாம் ரொம்ப ரொம்ப famous ஆ இருக்கும் அஹ் இப்ப நீங்க tour வந்து plan போட்டீங்க அப்படின்னா ஒரு saturday, sunday, monday அது மாதிரி ஒரு three days அப்படி வந்து sundays வந்து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 அஹ் okay okay okay அது வந்து கொஞ்சம் அதாவது இது வந்து நான் சொல்றது நீங்க rail~ railway station ல இருந்து nearby ல இருக்கறது சொல்லிட்டு இருக்கேன்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

ஆஹ் இது எல்லாம் போட்டுட்டு costume எல்லாம் போட்டுட்டு ஆஹ் dance ஆடிட்டு பாட்டு பாடிட்டு

beach area full ஆவுமே அப்படியே களை கட்டும்

outside ல இருந்துலாம் வருவாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அன்னைக்குதான் அவங்க எல்லாத்தையுமே பார்க்கலாம் நீங்க மத்த நாளிலே போயினாக்கூட, சும்மா beach வந்து வெறிச்சோடிதான் இருக்கிற மாதிரி இருக்கும் sunday னா ரொம்ப jolly ஆ இருக்கும். அஹ் ரொம்ப எப்படின்னா, beach அஹ் ரோட்டோட starting ல இருந்து, அஹ் இந்த beach இப்ப rock port அதெல்லாம் சொன்னீல்ல

hello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 இல்ல இல்ல இல்ல EBreading எடுக்க வந்தாங்க அந்த card எடுத்து குடுத்துட்டு வந்தேன் okay okay okaysunday~ sundays வர மாதிரி வந்தீங்கன்னாதான்டா நல்லா இருக்கும் எல்லா beach உமே cover பண்ற மாதிரி ஹம் அங்க போவாங்க அந்த ஊர்வலம் மாறி போவாங்க so எல்லாத்தையுமே ஒரே நாள்லயே நீ cover பண்ணலாம் பார்க்கலாம். சரி, சரி okay இப்ப train ல இருந்து, அந்த train ல வந்து, அங்க இருந்து இறங்கி, van ஓ car ஓ, இப்ப van னா, அந்த அளவுக்கு நிறைய பேர், இப்ப எங்க family யோட வந்தா van புடிச்சுப்போம் இல்லை எங்க family மட்டும்தான் வருது அப்படின்னா car okay அந்த மாதிரி பிடிச்சு அந்த மாதிரி சுத்தி பார்க்கிறதுனால எல்லா இடமுமே சொல்லுங்க clear ஆ ஆஹ் அ~அப்படின்னா ஆஹ் எனக்கு beach area தான்டா ரொம்ப நல்லா தெரியும் மத்தபடின்னா கொஞ்சம் correct ஆ தெரியலே ஏன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து beach area ல வந்து, ஆஹ் வீட்டு~ வீட்டுக்கு எல்லாம் இப்ப எதாவது வந்து நீ வாங்குனேன்னு வச்சுக்கோயேன் வீடு இப்ப புதுசா கட்டற~ கட்டுறவங்க, அது மாதிரி எல்லாம் வந்திருந்தாங்கன்னு வெச்சுக்கோயேன், கண்டிப்பா உங்களுக்கு பாண்டிச்சேரி வந்து ஏன்னா வெச்சுக்கோ அங்க வந்து, அந்த tiles ஆஹ் வீட்டுக்கு அந்த roof material எல்லாமே ரொம்ப கம்மி rate ல கிடைக்கும் actual ஆ அதுதான் வாங்க வந்திருந்தாங்க வீட்டுல இருந்து.

ஹம் கேக்குது கேக்குது அதான் வீட்டுல இருந்து வந்திருந்தாங்கன்னு சொன்னேன்ல வீடு மாமா வீடு கட்டிட்டிருந்தாங்க. so அதுக்கு வந்து அந்த வீட்டுக்கு தேவையான things எல்லாம் வாங்கலாம்தான் வந்திருந்தாங்க main ஆ ஆஹ் என்னென்ன அந்த இந்த wall க்கு வந்து இது பண்ற lighting அந்த இதெல்லாம் இருக்குமோ ஆஹ் ஆமா இல்ல அதுவும் இல்லை இப்ப tiles ல இருந்து, இந்த roof material எல்லாமே சின்ன, சின்ன இந்த wiring, switch எல்லாமே வந்து

ரொம்ப ரொம்ப cheap ஆவும், ரொம்ப best டாவும் கிடைக்கும் பாண்டிச்சேரில it's okay okay இந்த இதெல்லாம் எனக்கு இப்பதான் நீங்க சொல்லித்தான் தெரியுது. அஹ் tiles எல்லாம் வந்து பாத்தா நம்ம இந்த side ல, நம்ம side ல ஆஹ் தமிழ்நாடு side ல வாங்குறோம் அப்படிகும் போது rate வந்து GST அதெல்லாம் சேர்த்து ரொம்ப அதிகமா வரும். ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கம்மிதான் பாண்டிச்சேரி பக்கம் GST கம்மியா தான் போடுவாங்க அதே மாதிரி எல்லாமே ரொம்ப cheap ஆ வாங்கிட்டு வந்தர்லாம் ஆஹ் நீ travel பண்ணி போற காசு மட்டும்தான் உனக்கு

அதுமாதிரி ஆஹ் நிறைய அதுக்குதான் வாங்க~ வாங்கறதுக்கு வந்துருந்தாங்க அதுக்காகவே purchase பண்றதுக்கு அங்க இங்க அலைஞ்சிட்டு இருந்தனால beach மட்டும்தான் நாங்க போனோம் round அடிச்சோம் நல்லா இருந்துச்சு ஆனா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

அதான் ராக் பீச்ன்னு இருக்காமே எதோ என் friend சொன்னா

ஆஹ் old light house ன்னு சொன்னா அப்புறம் வந்து, ஏதோ ஒரு விநாயகர் temple உ church நிறைய சொன்னா பாண்டிச்சேரி museum இருக்காமே

மகாத்மா காந்தி statue அப்படின்னா நிறைய சொன்னா அவ பாண்டிச்சேரில இருந்து இதெல்லாம் பாக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னா சரி அங்கதான work பண்ண அதனால தான் கேட்டேன்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

இல்ல கொஞ்சம் family members இருந்தாதா சுத்தி பார்க்க முடியும் work க்குன்னு போனா பார்க்க முடியாதுதான். அம்மா வந்ததா சொன்னீங்களா சரி, அதுக்குத்தான் சரி clear ஆ கேட்டுக்கலாமே, அப்படின்றதுக்காக கேட்டேன் உம் இல்ல அம்மா வந்து இதுக்காகத்தான் இந்த things லாம் வாங்கறதுக்காகதா வீடு கட்டிட்டு இருந்தாங்க மாமா

அவங்க கூட எல்லாருமே வந்திருந்தாங்க

உம் வந்தா கண்டிப்பா ஆமை~ ஆமை கறி சாப்பிட்டு பாரு ரொம்ப taste ஆ இருக்கும். ச்சே ச்சே நான் அதெல்லாம் சாப்பிடமாட்டேன் எனக்கு பிடிக்காது ஏய், ரொம்ப நல்லதான் உடம்புக்கு serious ஆதான் எனக்கும் பிடிக்காமதான் இருந்துச்சு சரி okay இல்லை நாங்களுமே ஒரு போன வாரம்தான் சென்னையில இருந்தே வந்தோம்.

அங்க ஒரு marriage உ எங்க பெரியம்மா பொண்ணோட அக்கா பொண்ணுக்கு.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

அதனால ஒரு ஒரு வாரம்கிட்டக்க அங்க இருந்தோம் அப்பறம் MGM போனோம். ஆஹ் MGM னா super ஆ இருக்குமே அதனால குழந்தை எல்லாம் இல்லை. அதனால கொஞ்சம் நல்லா enjoy பண்ற மாதிரி இருந்துச்சு ஆஹ் நல்லா இருந்துச்சு MGMfull ஆ அந்த அதாவது water game கம்மியாவும்

சாதா normal game கொஞ்சம் நிறையவும் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஆனா பாக்கவே அதாவது ஒரு ராட்டினம் பெரிய ராட்டினத்துல ஏறுனாலும் அந்த beach view super ஆ அஹ் super ஆ இருக்கும். ஏன்னா அந்த ஓரம் full ஆவே வந்து, இதுதானே

அதனால வந்து, எனக்கு, அந்த இது புடிச்சிருந்தது. ஒரு ஏறுனாலுமே நம்மளை கொண்டு போய் மேல நிறுத்துவான் பாருங்க

ரொம்ப அந்த beach full ஆ தெரியும்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

சின்னபிள்ளைல போயிருக்கேன் எங்க அம்மா சொல்றாங்க. ஆனா, நான் ரொம்ப பெருசு ஆகி இப்பதான் போறேன். அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி MGM ஏ அப்புறம் கடைசியா, அந்த இது இருக்கும்ல roller coaster

அது அப்படிதானே MGM இருக்குறது ரெண்டு சுத்து சுத்தும் தலைகீழா

பயம் கொஞ்சம் எனக்கு நான் அந்தமாதிரி இதுல எல்லாம் போவேன் கொஞ்சம் partner நம்மகூட ஒரு யாரையாவது partner சேர்த்துக்கிட்ட நல்லாருக்கும்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 கண்ண மூடிடுத்தான் போனேன் என் பக்கத்துல வந்து, எங்க அக்கா வீட்டுக்காரர் உட்கார்ந்திருந்தாரு. அதனால என் கைய tight ஆ புடிச்சுகிட்டாரா அந்த பயம் எனக்கு அவ்ளோக்கா தெரியலை correct ஆ நான் என்ன பண்ணேன் எங்க சித்தப்பா பொண்ணு வந்திருந்தா ஆனா அவ வந்து அவங்க அப்பா கூட வந்திருந்தா எனக்கு pair இல்லாதனால இவரு வந்தாரு உம் உம் நல்லாதான் இருக்கும் வந்தாரு அது வந்து, என்ன பண்ணாரு start பண்ணும் போதே, அதாவது அந்த இது ஆரம்பிக்கும் போதே கையை பிடிச்சிட்டாரு tight ஆ புடிச்சுட்டாரு அந்த இது correct ஆ தலைகீழா நம்ம சுத்துவோம் பாருங்க. அப்ப கண்ணை திறந்ததுட்டே அப்பா நான் செத்துருவேன். அதுல கொஞ்சம் பயமாயி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் tight ஆ கைய புடிச்சுட்டேன் உம் நான் வந்து இங்க இது மாதிரி இதுல வந்து போனதுன்னா எனக்கு, அவ்வளவு நேரம் சுத்துனது தலைவலி இல்லை correct ஆ roller coaster ல ஒரு ரெண்டு உலுக்கு உலுக்கி இறக்கனான் பாருங்க ஆமா அய்யயோ வேற எங்கயாவது tour போயிருக்கீங்களா அப்படிலாம் இல்ல சும்மா நாங்க போறதே நாகூர், சென்னை ஆஹ் சென்னை வந்து அக்கா இருந்ததுனால, அடிக்கடி போவோம். நாகூர் வந்து, எங்களோட favourite place அதான் அங்க போவோம். அதைவிட்டா வேற எங்கயும் போக மாட்டோம்.

இல்ல தாகூர் தர்கா மட்டும்தானா போவிங்கனு கேக்கறே ஆமா தர்கா, வேளாங்கண்ணியும் போவோம் தர்கா, வேளாங்கண்ணி

அப்புறம் அவ்ளோதான் அங்க போறதே அந்த தர்காவுக்குள்ள இருக்க கடைங்களை சுத்தி பாக்கிறது அது பண்றதுக்கே நேரம் correct ஆ இருக்கும் அத உட்டா இப்ப புதுசா உங்கள்ட்ட இருந்து விசாரிச்சுட்டு இருக்கேனே, பாண்டிச்சேரி பத்தி போனா, அதுக்குத்தான் போவோம். இப்ப புதுசா, நாங்க tour போறது, இந்த பாண்டிச்சேரின்ற plan தான். வேற எந்த இதுக்கும், நாங்க போனது கிடையாது. கொடைக்கானல் side லாம் போயிருக்கியா இல்லையா ஒரு time கொடைக்கால்~ அஹ் கொடைக்கானல் trip நல்லா இருக்கும் கொடைக்கானல்ல எனக்கு தெரிஞ்சு எங்க வீட்டுக்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, போயிட்டு வந்தவங்க எல்லாம், அங்க சுத்தி பார்க்க ஒண்ணுமே இல்லை couples ஆ போனா இருக்கலாம் போனா couples ஆ

ஊட்டி வந்து family tour போற இடம் கொடைக்கானல் வந்து couples போற இடம்

ஆஹ் பாக்கலாம் எங்க இந்த பிள்ளைங்களை வெச்சுட்டு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 couples ஆ இருக்கப்போ போலாம் நம்மளுக்கு தான் குழந்தைங்க இருக்கே

அதுங்களை வெச்சு சமாளிக்கறதுக்கே நேரம் correct ஆ இருக்கும் ஆனா அதுங்களை சமாளிக்கறதே ரொம்ப கஷ்டம்தான்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 ஆமா ஆமா வேற சு~ சும்மா நம்ம வேற எங்கேயாவது போற மாதிரி அஹ் இது எல்லாம் இல்லை. பச்சைமலைன்னு கேள்விப்பட்டிருக்கியா கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா, அது எங்க இருக்கும் என்ன detail ன்னே எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியுமா ஹம் பச்சைமலைனா இங்கே அஹ் பெரம்பலூர் போற road பெரம்பலூர், பெரம்பலூர் இருக்குல்ல திருச்சி to பெரம்பலூர் அந்த அந்த way தான் அஹ் பச்சைமலைல வந்து ஆஹ் நல்லா இருக்குமா அந்த places நல்லா இருக்குமாம் பாக்கறதுக்கு அதனால வந்து போலாம்னு சொல்லுவாங்க ஆனா வந்து அந்த car உ இது மாதிரி எல்லாம் போக்கூடாதாம் அங்க போனா bike ல தான் bike ல தான் போணுமாம் bike ல போனாதான் super ஆ இருக்குமாம் அந்த இதுல எல்லாம் போகும்போது ஆமா ரொம்ப நல்லா இருக்குமாம் bike அஹ் bike ri~ bike ல அஹ் ride ல வந்து போறவங்க இருப்பாங்கல்ல

அவங்களுக்கு எல்லாம் super ஆ இருக்கும்னு சொல்லிருக்காங்க bus போகுமாம் ஆனா bus க்குள்ள இருந்து பாக்கறதுக்கு அந்த view எல்லாம் அது ஒரு மாதிரி இருக்கும்

சரி இதுனா நல்லாருக்கும்ல

ஆமா எங்க நம்ப இறங்கி போய் பார்க்கணும் அப்படின்னாலும், டக்குன்னு நிப்பாட்டிட்டு போய் பார்க்கலாம் பக்கத்துல

ஏதும் விலங்குகள் வந்துடாதே bike ஆ நிறுத்தி பார்த்திட்டிருந்தா